இருக்கிற நம்ம இந்த ஒவ்வொரு இதுலயே எல்லாத்துக்குமே மூலிகையே மருந்து எல்லாமே இருக்கு

நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தான் எங்கே~ எங்கே~ எங்கேயோ போயிட்டிருக்கோம் நாட்டு மருந்தை விட்டுட்டு நம்ம இங்கிலிஷ் மருந்து இங்கிலிஷ் மருந்துன்னு போயிட்டு இருக்கோம் ஆமா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் எப்படின்னா வந்து சமையலுக்கு எப்படி காய் use பண்ணுவாங்கன்னா கொஞ்~ கொஞ்சம் கொஞ்சம் கலந்ததுன்னா கொத்தவரங்கா இருக்குல்ல அதுதான் வந்து அதிகமா எல்லா நாளுமே போட்டுற மாதிரி இருக்கும் அது ஒரு பக்கம் போட்டு விட்டிடுவாங்க அது கத்தரிக்காய் அஹ் அவரைக்காய் இதெல்லாம் வந்து கண்டிப்பா போட்டுட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா daily நம்ம குழம்புக்கு வந்து எடுத்துப்பாங்க அதை போட்டு அத எடுத்துப்பாங்க இப்ப அந்த தென்னை இதுன்னா தென்னை மரங்க, வாழைமரம் இருக்குல்ல அது போடறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா full ஆ எங்க வீட்டுல அப்ப எப்ப பாத்தாலும் வெறும் வாழைத்தண்டு ஆஹ் வாழைப்பூ முருங்க மரம் இருக்கா முருங்கைக்கீரை முருங்க~

அது மேல இந்த season க்கு என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு இத நீங்க சொல்றதெல்லாம் எங்க ஊர்லயும் பண்ணிட்டுதான் இருந்தோம் இப்ப actually இப்ப recent ஆ இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் சின்ன வயசுல நீ சொல்ற மாதிரி இது எல்லாமேதான் பலவிதமா இருந்தோம் நீ இப்ப வந்து வாழைமரம் போட்டிருக்குன்னு சொன்னேன்ல எங்க குழியில வந்து தேக்கு மரம் போட்டுருக்காங்க இப்போ

அதே மாதிரி ஆஹ் கொஞ்சம் gap விட்டு gap விட்டு போட்டிருப்போம் மத்த நேரத்துல இந்த கடலை, கொஞ்சம் உளுந்து, எள்ளு இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து விதைச்சுட்டுதான் இருந்தோம் சின்ன வயசுல எல்லாம்

so அதுக்குன்னு இந்த மரத்துக்கே எங்க வீட்டுலயும் கிணறெல்லாம் இருக்குதா so அங்கிருந்தே motor போட்டு so சொட்டு நீர் பாசனம் மாதிரி tank வச்சு நாங்க வந்து மரத்த எல்லாம் இது பண்ணோம் கொண்டு வந்தோம் so அதெல்லாம் நல்லாவே வளர்ந்துச்சு once வெட்டியே இப்ப திரும்ப அடுத்து இதுவே வளர ஆரம்பிச்சிருச்சு

so அப்பல்லாம் வந்து இந்த இடையில இந்த பயிர் எல்லாமே பண்ணிட்டுதான் இருந்தோம் இப்போதான் அந்த பயிரெல்லாம் அவ்ளோவா பண்றது இல்ல ஆனா மரம்லாம் எல்லா மரமெல்லாம்

ஆமா நம்ம அப்ப வச்ச மரம் வந்து எப்போதுமே இருக்கும் நம்ம இந்த season ல போட்டு எடுக்கிறது அதுக்கப்புறம் இப்ப நிலத்தை ஏன் சும்மாவே போட்டு வச்சிருக்கீங்க சும்மா ஆள் வச்சாவது ஏதாவது போடலாம் இல்ல அதுதான் அதுதான் சும்மாவே வேற வச்சிருக்கோமா அப்பாவும் so இப்ப அவங்க வேற இப்ப கொஞ்சம் இதாயிருக்கு ஏன்னா அவங்க நகராட்சில work பண்றாங்க so அவங்க வேலையே கொஞ்சம் சரியாவே இருக்கு அவங்களுக்கு அம்மாவும் கொஞ்சம் உடம்பு முடியாம இருப்பாங்க அவங்களாலையும் பாத்துக்க முடியாது so அதான் ஆள் வச்சு அதுதான் பாக்கணும் ஆள் வெச்சிருந்தாலும் நம்ம கூட இருந்து பாக்கணும் இல்ல ஆமா இப்ப உனக்கு வந்து night நீ IT பாத்துட்டே கூட அத பாக்கலாம் எப்படின்னா நீ week full ஆ வந்து வேலைக்கு போற சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் leave இருக்குல்ல உனக்கு நீ வந்து ஆள் வச்சு அங்க பாத்துக்கிட்ட அப்படின்னா ஆஹ் சனி, ஞாயிறு வந்து நீ அங்க போயிட்டு அத வந்து கவனிச்சுக்கலாம் ஒண்ணு அப்படி செய்யலாம் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இங்க திருச்சியில அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்

வேலை பார்த்துட்டு இருப்பான் சனிக்கிழமை night shift தான் அவனும் வேலை பார்க்கிறான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை night shift முடிஞ்சு சனிக்கிழமை காலையில போவாணாம் காலையில போகும்போதே நேரா வீட்டுக்கு ஊருக்கு போயிருவான்

இங்க ஊருக்கு வந்திடுவான் நம்ம ஊர்தான் அந்த பையன் திருச்சிக்கு வந்து வேலை பார்ப்பான் இங்க ஊருக்கு வந்துட்டு இந்த விவசாயத்தை இரண்டு நாள் பார்த்து அங்கேயே தங்கியிருந்துட்டு அவங்களுக்கு இங்க ஒரு வீடு இருக்கு அதனால இங்க வந்து தங்கிட்டு அந்த விவசாயத்தை இரண்டு நாள் பார்த்துட்டு ச~ அடுத்த திங்கட்கிழமை night தானே work உ

night தானே வேலை அதனால திங்கட்கிழமை மத்தியானம் போல கிளம்பி~ நல்லா இருக்கு அப்படியே ஊரயும் போ~ ஊரயும் போ~ ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம வேலையும் செஞ்சுட்டு ஆமா எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் work அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்ல இந்த இந்த stress லாம் குறையும்ல இங்க வந்தா கூட

அதான் நானும் அந்த மாதிரிதான் idea ல இருக்கிறேன் பேசாம அப்பப்ப நம்ம வீட்லயே சேர்ந்து இந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு so கொஞ்சம் நல்லா settle ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணா வேலையை விட்டுட்டு full ஆ நம்ம விவசாயத்துல இறங்கலாம்

சரி சரி கண்டிப்பா கத்துக்கோ இங்க கூட அம்மா உன்னைய கேட்டுட்டே இருக்காங்க நீ பேசாம வாயேன் இங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்து full ஆ கத்துக்கிட்டு போ நல்லா இருக்கே ஆமால நீங்க கூட இப்ப நீ சொல்றது வச்சு கேட்கிறதை விட இப்ப கூட இதை செஞ்சுட்டு இருக்கீங்களே கொஞ்சம் பாத்துக்கூட கத்துக்கலாமே நானு வர்றேன் ஒருநாள்

உனக்கும் எனக்கும் படத்துல ஜெயம் ரவி போய் விவசாயம் பண்ணுவான் இல்ல தெரியும் தெரியும் தெரியும் லண்டன்ல இருந்து வந்து விவசாயம் பண்ணி அவன் விவசாயம் பண்ணி அது கடைசியில

செய்யலாம் நம்ம எப்படி சொல்றது நினைச்சா அதுக்கான சரியான time கொடுத்தா நம்ம வந்து செஞ்சிரலாம் பரவாயில்லை நீ போயிட்டு ஆமா ஆமா செய்யறதுக்கு எல்லாம் அதாவது நம்ம plan கூட போட்டுறலாம் யோசிச்சிடலாம் இதெல்லாம் பண்ணிடலாம்

hello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 okay ஆமா ஆமா ஏய் கண்டிப்பா நம்ம என்னதான் போயிட்டிருந்தாலும் so அது இல்லாம பார்க்க முடியாது இல்ல நிலத்தையும் வச்சுக்கிட்டு சும்மா போட்டுட்டு இருக்கிறதுக்கு செஞ்சா நல்லதுதானே நம்மளுக்கு ஒரு இது வரும் இல்லை

எங்க ஊர்ல அவ்வளவா பண்றதில்லைதான் யாருமே ஆனா இப்பயும் ஆனா ஒரு சில பேர் பண்றாங்கதான் எங்க ஊர்ல கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்க வீட்டுல சொல்றீங்கல்ல

full ஆ விளைச்சு முள்ளங்கி ஆஹ் அவரைக்காய் எல்லாமே விளைச்சு ஊருக்குள்ள எல்லா கடையிலயும் ஒருத்தர் வச்சிதான் இருக்காரு அவர் வந்து bore ஏ போட்டு வச்சுக்கிட்டாரு அவர் கொல்லையில இப்ப எங்க area ல அவர்தான் first bore போட்டதே bore ஏ போட்டு வச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் விளைச்சு so ஊர்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஆஹ் இது பண்ணிட்டு இருக்காரு correct பரவாயில்லை பரவாயில்லை நம்ம வந்து எப்படி சொல்றது

ஆமா ஆமா ஆமா ஏன் நாங்களே போய் அடிக்கடி முடியாது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

ஆமா நமக்கு வந்து உடனடியா ஒரு விஷயம் கிடைக்குது இப்ப வந்து கத்திரிக்காய் வாங்கறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில fresh ஆ பறிச்சது அப்படிங்கிறப்போ அதுல ஒரு ஈர்ப்பு வரும் எல்லாத்துக்குள்ள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

ஆமா கண்டிப்பா எப்படின்னா இப்ப ஒரு காய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு ஒரு இன்னைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாடி வதங்கிரும் அது வந்து natural ஆ கிடைக்கிறது

ஆனா அந்த super market ல எல்லாம் நிறைய காய் வச்சிருப்பாங்க அது எப்படின்னா full ஆ shutter லாம் மூடிட்டுதான் போவாங்க அந்த shutter க்குள்ள இருக்கிறது வந்து அந்த வெப்பத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எப்படி கண்டிப்பா வீணா போகும்

ஆனா அது வந்து normal ஆன காய் வந்து அப்படி இருந்தா மட்டும்தான் வீணா போகும் ஆனா super market ல வச்சிருக்கிற காய் பாரு shut~ shutter எல்லாம் full ஆ மூடி இருந்தாலுமே அந்த காய் வந்து fresh ஆ இருக்கும் மறுநாள் எல்லாம் மருந்து

அதை சாப்பிட்டா எப்படி நம்ம நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பிட்டா மட்டும் அது மருந்து அடிச்சு கெடுதல் ஆக்கிடாங்க ஆமாம எல்லாத்துலயுமே மருந்து எல்லாத்துலயுமே வந்து செயற்கையான முறையிலதான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆமா இப்ப இந்த வே~ இது நம்ம விவசாயம் பண்றதுல கூட இப்ப இந்த நம்ம இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதை விட்டு natural ஆ இந்த உரம் எல்லாம் போட்டாதானே

அவரு இந்த மருந்து அந்த மாதிரி எல்லாம் அடிக்கமாட்டாங்க இந்த பூச்சிக்கெல்லாம் மருந்து அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு so அதனாலதான் எனக்கு difference ஏ தெரியுது நம்ம கடையில வாங்கறதுக்கும் இங்க விலை இவர்ட்ட வாங்கறதுக்கும் ஆமா கண்டிப்பா நம்ம அதெல்லாம் வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்க வாங்க போ~ வாங்க போகும்போது ஒரு நம்பிக்கையாவும் இருக்கும்ல அப்பா எடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி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

ஆமா ஆமா அங்கே எங்க இங்கே இருக்கிற வேலையே இவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு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 முழுசா இறங்கிடலாம் விவசாயத்திலேயே கத்துக்கிட்டு idea லதான் இருக்கேன்

எங்க வீட்ல கூட நாங்க இப்ப விவசாயம் பண்றது இல்ல தான் ஆஹ் வீட்டுக்கு முன்னாடி சும்மா சின்னதா தோட்டம் மாதிரி இருக்கும் அதுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் மிளகா செடி அந்த மாதிரிலாம் so அப்பப்ப வீட்டுக்கு use ஆகுற மாதிரி நாங்க அதிலேயே எடுத்துப்போம் so இப்ப அதுலயே எங்களுக்கு difference தெரியும் கொஞ்சம் so இந்த மாசம் இந்த ஒரு பொருள் வாங்க வேணாம் அது வீட்டிலேயே இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு இது வர்றப்ப அத நம்ம full ஆ நாங்க அந்த இதுல இறங்கி full ஆ விளைச்சு சம்பாதிச்சோம்ன்னா நம்ம இன்னும் எவ்வளவு பார்க்கலாம் நம்மளும் full ஆ இது பண்ணிடலாம் so மத்தவங்களுக்கும் நம்மளால இது பண்ண முடியும் அதுலயும் நம்ம லாபம் சம்பாரிக்கலாமே

ஆமா கண்டிப்பா ஆனா விவசாயத்து மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா city க்குள்ள இருந்தாலுமே ஒரு மாடித்தோட்டம் அப்படிங்கிற ஒரு option ல வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அத ஆமா ஆமா எங்க அக்கா இங்க செஞ்சுட்டு இருக்கா~

வெளியில இருந்து சின்ன சின்ன தான் செடியெல்லாம் வாங்கி அதெல்லாம் வெச்சுட்டு தான் இருக்காங்க

so அது இனிமே எங்க அம்மா மட்டும் வீட்லயே இருக்கறதுனால அப்படியே அழகா அது சும்மா அது கொஞ்சம் தானே அது அப்படியே பாத்துட்டு maintain பண்ணிட்டு வந்துட்டிருக்காங்க okay okay அதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும்

மாடித்தோட்டம்ங்கற விஷயமே ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா அதுக்குன்னு time எடுத்து நம்ப பார்த்து கு~ குழந்தைகளை பார்த்து கணவனை பார்த்து நீ வேற

உன்னைய வேற பார்த்துக்கிட்டு கஷ்டம்தான் ஆனா ஒரு ஆர்வம் இருக்குல்ல உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு tired ஆகிட்டு இருக்காம கிராமத்துல இருந்து வந்தவங்கதானே so அந்த ஒரு இது விட்டு போகாது இல்லை சில பேர் எல்லாம் சில பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கிராமத்துல இருந்து city கல்யாணம் பண்ணி கொடுத்திட்டாங்கன்னா அப்பாடா சின்ன பிள்ளையில இருந்து இதே வயலு அதையும் இதையும் பார்த்து அப்படியே வேலை வேலைன்னு கடுப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க இவங்க

ஆஹ் நான் வந்து இப்ப நான் இப்ப இங்க இந்த மாதிரி இருக்கேன்ல இங்க hostel ல எடுத்து தான் கூட work பண்ணிட்டு இருக்காங்க office ல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

கொஞ்சம் வந்து model ஆ தான் சுத்திட்டுதான் இருக்கோம் office ல எங்க office ல maximum ஆ எல்லாரும் அப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க so நம்ப model லா கொஞ்சம் சுத்திட்டு இருக்கோம் அது ஊரெல்லாம் கேக்குறப்ப அது சொல்லுது அதுவும் அந்த மாதிரி ஊர் side ல இருந்து தான் வந்திருக்காங்க ஆனா இப்ப இங்க பாத்தா எப்படி model லா சுத்திட்டு இருக்குதுங்களேன்னு பாப்பேன் ஆமா அப்புறம் IT company க்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்ன்னு என்னதான் வந்து விவசாய குடும்பத்தில இருந்து வந்திருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிப்பாங்கல்ல

ஆமா கண்டிப்பா அது அது நான் அதுவும் ஒரு விதமான எப்படி சொல்றது village ல இருந்து city க்குள்ள வந்து அவங்க வந்து work பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆஹ் ஆமா ஆமா இங்க city குள்ள இருந்து village க்கு போறது பெரிய விஷயம்தான் village குள்ள இருந்து city க்குள்ள வந்திருக்கிறது அதைவிட பெரிய விஷயம்தான்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

உம் தென்னை மரம் தென்னந்தோப்பு வச்சிருக்கோம் தென்னை மரம் இருக்கு ஆமா சப்போட்டா மரம் இருக்கு சப்போட்டா வந்து அதிகமான விளைச்சலா இருக்கு சப்போட்டா மரம் எல்லாம் இருக்கா அத நான் பாத்ததே இல்ல இதுவரைக்கும்

இப்ப சப்போட்டா season தான் நான் வந்து நீ ஊருக்கு அதான் நீ ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு சாட்டர்டே சண்டே பேசாம இந்த வாரம் இங்க வந்துரு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

ஆஹ் இப்ப இந்த இதுதான் season சப்போட்டா ஆமாம் அதனால பெருசு பெருசா வந்து விளைஞ்சு கிடக்கு இங்க யாருமே சாப்பிடுறதே இல்லைன்னா அந்த வௌவால் குட்டி

கண்டிப்பா ready பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அப்படி எல்லாம் இருந்தாலுமே வீட்டுல இருக்கு வீட்டு தான் வீட்டிலேயே இருக்கும்போது வந்து அத சாப்பிடணும்ன்னு தோணவே தோணாது நமக்கு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 நான் சின்ன வயசுல எங்க வீட்லயும் எல்லா மரமும் இருக்குதா தென்னை மரம், மாமரம், புளியமரம் எல்லாமே இருக்குதான் கொய்யா மரம் ஆஹ் முந்திரி மரம், முந்திரி மரம் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பியானே தெரியலை எனக்கு ஆஹ்

ஆஹ் தெரியுமே தெரியுமே முந்திரியெல்லாம் இருக்குல்ல

எல்லாமே இருக்குதான் so அதெல்லாம் அப்ப சின்ன வயசில நாங்களே எங்க வீட்டிலேயே மரம் எல்லாம் இருக்கா so பசங்கெல்லாம் எல்லாமே விளையாடுவோமா விளையாண்டுட்டு cricket லாம் விளையாட போவோம் விளையாண்டுட்டு அப்படியே மாங்கா பிச்சு இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நாங்களே cut பண்ணி சாப்பிடுவோம் இதெல்லாம் அழகா இருக்கும் அப்பெல்லாம்

ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கும் சரி பிரவீன் நம்ம பேசுவோம் கொஞ்சம் work இருக்கு நான் பேசுறேன் அப்புறமா

வெங்காயம் ஒரு கடினமான குளிர் பருவ ஆண்டு இரண்டு ஆண்டு இரண்டு பயிர் ஆனால் பொதுவாக வருடாந்திர பயிராக பயிரிடப்படுகிறது வெங்காயம் வெற்று குறுகிய இலைகள் மற்றும் ஒரு குழியை

இந்த குமிழ் வெள்ளை மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்கலாம் மற்றும் அறுவடையை அடைய எண்பது முதல் நூத்தி ஐம்பது நாட்கள் வரை ஆகலாம் குமிழ்திதிர்களில் உள்ள கந்தகம் கொண்ட கலவைகள் காரணமாக வெங்காயம் அதன் தனித்துவமான சுவை மற்றும் கூர்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது உலக அளவில் வெங்காயம் பயிரிடுவதில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்திய வெங்காயம் அவற்றின் தீவிர தன்மைக்கு பிரபலமானது மற்றும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தென்னிந்தியாவிலும் தமிழகத்திலும் வெங்காயம் ஒரு முக்கியமான மற்றும் அதிகம் நுகரப்படும் காய்கறி பயிர்களில் ஒன்றாகும் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் குறிப்பாக வெங்காய சாகுபடிக்கு பெயர் பெற்றது இது அதன் நல்ல தரத்திற்கு மிகவும் விருபப்படு~ விரும்~ விரும்பப்படுகிறது பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வெங்காயம் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது salad என்பது தமிழ்நாட்டில் பிரபலமான வெங்காய வகையாகும் மேலும்

தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த வெங்காயத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதத்தை கொண்டுள்ளது மணல் கலந்த களிமண் களிமண் வண்டல் மண் கனமான மண் போன்ற அனைத்து மண் வகைகளிலும் வெங்காயத்தை நன்கு வளர்க்கலாம் இருப்பினும் வெற்றிகரமான வெங்காய விவசாயத்திற்கு ஆழமான வறண்ட களிமண் மற்றும் வண்டல் மண் சிறந்த மண் ஆகும் மண் நல்ல ஈரப்பதம் தாங்கும் திறன் போதுமான கரிம பொருட்கள் மற்றும் நீர் வடிகால் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய சிவப்பு களிமண் முதல் கருமண் வரை வெங்காய சாகுபடிக்கு ஏற்றது வெங்காய விவசாயத்திற்கு தேவையான பேரிஷ் மதிப்பு ஆறிலிருந்து ஏழுக்கு இடையில் இருக்க வேண்டும் மேலும் அதிக வெப்பம் மற்றும் குளிர் இல்லாமல் மிதமான பருவத்தில் வெங்காயத்தை பயிரிடும்போது அதிகபட்ச மகசூல் கிடைக்கும் உழவு செய்த பிறகு வயல்களை சமன் செய்து பின்னர் பாத்திகள் தயார் செய்யப்படும் பருவத்தைப் பொறுத்து படுக்கைகள் தட்டையான படுக்கைகள் அல்லது பரந்த படுக்கை வரிசைகளாக இருக்கும் இந்த விவசாய வழிகாட்டி உங்களுக்கு படுக்கை தயாரிப்பு மற்றும் தேவை பற்றிய யோசனையை வழங்கும் தட்டையான படுக்கைகள் பொதுவாக ஒண்ணு புள்ளி ஐந்திலிருந்து ரெண்டு metre அகலமும் நாலில் இருந்து ஆறு metre நீளமும் கொண்டவை அகலமான படுக்கை ரோமங்கள் பொதுவாக பதினைந்து centimetre உயரமும் மேல் அகலம் நூற்றி இருபது centimetre பள்ளங்கள் சரியான இடைவெளியை பெற நாற்பத்தி ஐந்து centimetre வெங்காயம் பயிர்களை களமான மண்ணில் கரிம உரம் மற்றும் நடவு செய்வதற்கு முன் வயல் தயார் செய்து வெற்றிகரமாக வளர்க்கலாம் காரை பருவத்தில் அதிகப்படியான நீர் வெளியேறுவது எளிது என்பதால் பரந்த மண் பாத்திகளில் வெங்காயம் பயிரிடப்படுகிறது இது anthrone agus நோய் ஏற்படுவதையும் எளிதாக்குகிறது ரபி பருவத்தில் வெங்காய சாகுபடி செய்தால் flat

ஒண்ணு புள்ளி zero ங்கிறது ஒண்ணு புள்ளி இரண்டு metre அகலமும் வசதிக்கேற்ப நீளமும் திட்டமிடப்பட வேண்டும் படுக்கை தூரம் குறைந்தபட்சம் முப்பது centimetre ஆக இருக்க வேண்டும் இதனால் சீரானதாகவும் அதிகப்படியான நீர் வடிகால் சாத்தியமாகும் நாற்றங்காலுக்கு உயர்த்தப்பட்ட படுக்கை பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் ஒரு விஷயத்தில் தண்ணீர் ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனைக்கு தகர்கிறது மேலும் விதைகளை கழுவுவதற்கான வாய்ப்பு உள்ளது நாற்றுகளை வளர்க்கும் முறையில் அதிகப்படியான நீர் வடிகால் ஒரு பிரச்சனை ஆகும் தமிழகத்தில் அதிகம் மகசூல் பெற சிறந்த வெங்காய வகைகள் பூசா சிவப்பு, பூசரத்தினம், ஈஷா இரண்டு பூசவெல்லி plat பூசாமத்தி ஆகியன ஆகும் இதில் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொன்றையும் பற்றி இப்போது விரிவாக காணலாம் பூசா சிவப்பு என்பது இந்த வகை வெங்காயத்தின் நிறம் சிவப்பு ஒரு hectare க்கு குறைந்த பட்சம் இருநூறு முதல் முந்நூறு வரை பயிர் மகசூல் கிடைக்கும் இந்த வெங்காயத்திற்கு ஒரு சிறப்பு சேமிப்பு இடம் தேவையில்ல நீங்கள் அவற்றை எங்கு வைத்திருக்கலாம் எங்கும் வைத்திருக்கலாம் ஒரு வெங்காயம் பொதுவாக எழுபது முதல் எண்பது gram வரை எடை இருக்கும்

வகைக்கு குறுகிய முதல் இடைநிலை நாள் நீலம் தேவை இந்த வெங்காய வகையின் வடிவம் ஓரளவு தட்டையாகவும் வட்டமாகவும் இருக்கும் இந்த அடர்சிவப்பு நிற வெங்காயம் மூலம் விவசாயிகள் hectare க்கு நானூறு முதல் ஐநூறு வரை பெறலாம் இந்த வகையான வெங்காய carbon வெங்காய கார் தயாராகி விதைத்த நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அறுவடை செய்யலாம் ஹீசார் இரண்டு இந்த வகை வெங்காயம் அடர்சிவப்பு மற்றும் பழுப்பு நிறத்தையும் கொண்டுள்ளது பயிர் முதிர்ச்சி அடைந்து நடவு செய்த நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அறுவடைக்கு தயாராகும் இந்த ரகத்தின் சிறப்பு என்னவென்றால் இதன் சுவை மிகவும் காரமாக இல்லை மற்றும் ஒரு hectare க்கு சுமார் முந்நூறு மகசூல் கிடைக்கும் பூசா வெள்ளை plot இவை பொதுவாக சந்தையில் காணப்படும் வெள்ளை நிற வெங்காயம் நடவு செய்து நூத்தி இருபத்தி ஐந்து முதல் நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் வெங்காய பயிர் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் இந்த வெங்காயங்களின் முடி அடுக்கு வாழ்க்கையும் வாழ்க்கைக்கும் நல்லது விவசாயிகள் ஒரு hectare க்கு இருநூத்தி எம்பலத்தில் இருந்து முன்னூறு வரை மகசூல் பெறலாம் கூசா மாத்தி இந்த வகை pulp கள் வட்டமான தட்டையான வெளிர்ச்சி தொப்பு பதினொண்ணிலிருந்து பதிமூணு நல்ல தரத்துடன் இருக்கும் ஹம் இந்த பயிர் தயவு செய்து நடவு செய்து நூத்தி முப்பதிலிருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் முதிர்ச்சி அடையும் இந்த வெங்காய வகை பயிர் hectare க்கு முந்நூறு முதல் முன்னூத்தி ஐம்பது மகசூல் தருகிறது வெங்காயத்தை இரண்டு முதல் நாலு அங்குல இடைவெளியில்